பலமுறை நள்ளிரவில் ஏற்றிச் சென்று சாப்பிடுவார் குரு சாகிப் பாய் லெக்னாஜியின் திறமையையும், அவருக்குள் இருந்த தீப்~

வெளியே எறிவது, குளிர்காலத்தில், குருநானக் சாகிப், மதில் சுவரை சரியாக கட்டவில்லை என்று, பலமுறை நள்ளிரவில் ஏற்றிச் சென்று சாப்பிடுவார் வீட்ல ஏதாவது ஒண்ணு பண்ணி earn பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற category ல இருந்தீங்கன்னாலோ இல்ல நான் job loose பண்ணிட்டேன் இப்ப நான் free யா தான் இருக்கேன் ஏதாவது ஒன்னு பண்ணி நான் வீட்ல இருந்து earn பண்ணனும் அப்படிங்கிற category ல நீங்க இருந்தீங்கன்னாலோ இல்ல இப்ப ஒரு some reason உங்களால வீட்ல இருந்து இப்ப வெளில போய் work பண்ண முடியாது வீட்ல வந்து என்கிட்ட அஹ் internet connection இருக்கு desktop உ laptop இருக்கா வீட்ல இருந்து எதாவது ஒன்னு பண்ணனும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கனாலோ இல்ல நான் ஒரு job ல இருக்கேன் ஆனாலும் i am not happy with the salary அ job எனக்கு அவ்வளவு happy யா இல்ல

இந்த video ல இன்னக்கு நீங்க freelancing start பண்ணனும்னா exact ஆ என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து step by step ஆ நான் சொல்லி இருக்கேன் by end of the video உங்களுக்கு ஒரு clear idea இருக்கும் என்ன skill அ freelance பண்ணலாம் எங்க clients கிடைப்பாங்க எப்படி clients ஆ approach பண்றது earn பண்ண ஆரம்பிக்கிறது அப்படின்னு இது one hundred percent and tested method இத வந்து யாரு implement பண்ணாலுமே அவங்~ அவங்களால வந்து earn பண்ண முடியும் so without any degree lets get days video first step என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து உங்களுக்கு freelancing பண்ணணும் எல்லாரும் freelancing பத்தி பேசுறாங்க freelancers earn பண்றாங்க நானும் நிறைய videos பாத்துட்டேன் ஆனா வந்து நான் இன்னும் அதுக்கான எந்த step உம் எடுக்கல என்ன skill freelance பண்றதுன்னே தெரியல அப்படின்னு நீங்க வந்து ஒரு confusion ல இருந்தீங்கன்னா

அந்த ஒரு page எடுத்திட்டு நீங்க வந்து மூணு column ஆ அத வந்து split பண்ணிக்கோங்க first column ல நீங்க என்ன எழுதணும்ன்னா உங்களுக்கே நீங்க எது ரொம்ப நல்லா வரும்ன்னு நினைக்கிறீங்க அது வந்து எதுவா வேணா இருக்கலாம் உங்களுக்கே வந்து இந்த விஷயம் ரொம்ப நல்லா வரும்

second column என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க friends and உங்க family உங்களுக்கு வந்து எது நல்லா வரும்ன்னு நினைக்கிறாங்க for example இது நீ பண்ணி கொடுத்திருப்பா இத நீ நல்லா பண்ணுவே இல்ல இது எப்படி பண்ணணும் அப்படின்னு உங்ககிட்ட doubt கேட்கிற விஷயமா இருக்கட்டும் so உங்களை சுத்தி இருக்கவுங்க வந்து உங்களுக்கு என்ன skill நல்லா வரும்ன்னு நினைக்கிறாங்க அத வந்து நீங்க list down பண்ணுங்க மூணாவது column என்னன்னா இப்போ இந்த skills ல எதப்பத்தி நீங்க இன்னும் in depth ஆ படிக்கிறதுக்கு உங்களுக்கு interest இருக்கு அப்படிங்கிறதையும் இது நான் free அ பண்ண சொன்னாக்கூட நான் பண்ணுவேன் because i really enjoy doing அப்படிங்கிற மாதிரி விஷயத்த மூணாவது column ல எழுதுங்க இப்ப நான் எனக்கு எழுதினப்ப என்னெல்லாம் எழுதினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு okay அஹ் i have உ average communication skill வந்து writing அப்ப இருந்தே எனக்கு content writing copy writing அப்படி எல்லாம் தெரியாது so good communication public speaking and writing and உம் அஹ்

அஹ் so you name a skill அதுக்கு எதாச்சு ஒரு opportunity market ல இருக்கு so உங்க skills வந்து என்னவா வேணா இருக்கலாம் இந்த மூணு column நீங்க fill பண்ணதுக்கு அப்புறமா என்னனென்ன skills நீங்க எழுதிருக்கீங்களோ ஒரே skill தான் வரணும்ன்னு அவசியம் கிடையாது ஒரு அஞ்சு skills கூட இருக்கலாம் இத வந்து நீங்க இன்னொரு fresh page ல எழுதிக்கோங்க one two three four five அப்படின்னு அந்த அஞ்சு skill ஐயும் எழுதிட்டு இப்போ market ல இன்னும் அஞ்சு skills க்கு எது demand அதிகம் இருக்கு அப்படிங்கறதை பார்த்து அது வந்து நீங்க ஒரு basic google search லயே வந்துட்டு உங்களால அது find பண்ண முடியும் நிறைய பேர் வந்து comment section ல கூட நிறைய question கேட்பீங்க அதெல்லாம் வந்துட்டு ஒரு one to google உங்களால find பண்ணிட முடியும் but இருந்தாலும் நீங்க அத வந்து video க்கு கீழே comment பண்ணுவீங்க நானும் அதுக்கு answer பண்ணுவேன் but இந்த அஞ்சு skills நீங்க எழுதுனதுக்கு அப்புறமா எதுக்கு வந்து market ல demand அதிகம் அப்படிங்கிறதை பார்த்து நீங்க வந்து அத வந்து ஒரு one இல்ல two skills அ வந்து finalize பண்ணி கீழே எழுதிக்கோங்க step two என்னன்னா for example நீங்க video editing ன்ற skill அ finalize பண்ணிருக்கீங்கனு வச்சுக்கலாம் ஒரு example க்கு so video editing உங்களுக்கு நல்லா வரும் and video editing is also one of the highest you know demand இருக்கிற ஒரு job இப்போ so அதனால வந்து video editing அப்படிங்கிறதை வச்சுக்கலாம் இப்போ உங்களுக்கு இந்த video editing க்கு market ல எவ்ளோ charge பண்றாங்கன்னு தெரியாது ஒரு video edit பண்றதுன்னா வந்துட்டு நான் எவ்ளோ charge பண்ணணும் அது வந்து two thousand ஆ இருக்கலாம் twenty thousand ஆ இருக்கலாம் ஆனா உங்களுக்கு idea வே கிடையாது இப்போ நீங்க என்ன பண்ணலாம்ன்னா obviously வந்து fibre and upwork வந்து உங்களுக்கு ஒரு அளவுக்கு idea குடுக்கும் but இருந்தாலும் நான் சொல்ற method அ வந்து இப்போ நீங்க implement பண்ணீங்கன்னா இதனால இன்னொரு advantage உம் இருக்கு அது என்ன அப்படிங்கிறதை நான் சொல்றேன் இப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல போய்ட்டு search bar இருக்கு இல்லையா search bar ல போயிட்டு hashtag video editor அப்படீன்னு நீங்க போட்டீங்கன்னா நிறைய video editors ஓட profile உங்களுக்கு வரும் அதுல நீங்க வந்து ஒரு ஒரு profile ஆ click பண்ணி பாருங்க யாருக்கு வந்து thousand க்கு கம்மியா followers இருக்கோ okay thousand கம்மி followers இருந்துதுன்னா அவுங்க இப்பதான் ஒரு stage ல இருக்காங்கன்னு அர்த்தம் thousand கம்மியா followers இருக்கவுங்க கிட்ட போயிட்டு நீங்க வந்து DM பண்ணுங்க என்ன அப்படின்னா உங்களுக்கு அவுங்களோட video editing service வேணும் அப்படிங்கற மாதிரி நீங்க அவுங்களுக்கு DM பண்ணீங்கன்னா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

நீங்க இப்ப stage ல இருக்கிறதுனால thousands க்கு கம்மியா இருக்குறவங்ககிட்ட வந்துட்டு templates வாங்குங்க DM பண்ணி அவங்களோட service க்கு என்ன charge பண்றாங்க அப்படிங்கறது வந்து நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு template அனுப்புவாங்க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

super ஆ தெரியும் அப்படின்னு அவசியம் கிடையாது இது உங்களுக்கு நல்லா வரும் but நீங்க அதுல இருந்து learn பண்ண வேண்டியது நிறைய விஷயம் இருக்கு யூ டியூப் and இந்தமாரி எல்லாம் நீங்க பயன்படுத்தி அந்த skill அ வந்து நல்லா learn பண்ணிக்கோங்க இந்த learning க்கு வந்து நீங்க ஒரு ஒரு மாசமோ ஒரு வாரமோ எடுத்துக்கோங்க just ஒரு two days time எடுத்துக்கிட்டு இப்போ என்ன வந்துட்டு அஹ் you know updated technology ஆ இருக்கலாம் என்னவா வேணா இருக்கலாம் யூ டியூப்ல வந்துட்டு நீங்க போயிட்டு அந்த free resources பயன்படுத்தி learn பண்ணிக்கலாம் இல்லை இன்ஸ்டாகிராம்ல நீங்க போனீங்கன்னா கூட நிறைய free Ebooks இருக்கும் என்ன skill க்குன்னாலும் free Ebooks இருக்கு free webinars இருக்கு and free course கூட இருக்கு நீங்க அது மாதிரி எல்லாம் வந்துட்டு நீங்க வந்துட்டு enroll பண்ணி நீங்க வந்து கொஞ்சம் learn பண்ணிக்கிட்டு ஒரு two days okay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 graphic designer ன்னா sample work அ ready பண்ணுங்க content writer ன்னா sample work ready பண்ணிட்டு உங்களுடைய இன்ஸ்டாகிராம் page ல வந்து நீங்க வந்து post ஆ stories ஆ அஹ் reels ஆ vi~ videos ஆ அத நீங்க வந்து post பண்ணுங்க okay வா sample work அ ready பண்ணுங்க அதுக்காக கொஞ்சம் learn பண்ணிட்டு அதுக்கப்புறமா sample work அ ready பண்ணி உங்களோட page ல post பண்ணுங்க அடுத்த step என்னன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் ஓட bio வ ready பண்ணும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா நீங்க வந்து ஒரு video editor அ நான் முன்னாடி ஒரு example ல சொன்னேன்ல search bar ல போயிட்டு video editor ன்னு இங்க type பண்ணி search பண்ணா நிறைய பேரோட profile வருது அவுங்க profile ஏன் வருதுன்னா அவுங்க profile ல video editor ன்னு mention பண்ணியிருக்காங்க நான் ஒரு business owner எனக்கு ஒரு content writer வேணும் நான் இன்ஸ்டாகிராம்ல search பண்றேன்னா இன்ஸ்டாகிராம்ல search bar போயிட்டு hashtag content writer ன்னுதான் search பண்ணுவேன் அப்ப வந்துட்டு எனக்கு யார் யாரு content writers mention பண்ணி இருக்காங்களோ அவங்களோட profile வரும் it's very important உங்களோட bio ல வந்து நீங்க என்ன service offer பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அத நீங்க mention பண்றது உங்க பேரு பக்கத்துல video editor அ video editor content writer அ content writer social media manager அ அத mention பண்ணுங்க whatever is your service நீங்க அத வந்து mention பண்ணுங்க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 i help people make money online using freelancing and social media அப்படின்னு because thats what i do okay வா அத வந்து நான் mention பண்ணிருக்கேன் so உங்க service க்கு ஏத்த மாதிரி நீங்க ஒரு one liner மாதிரி ஏதாவது ஒண்ணு எழுதிக்கலாம் அது வந்து ஒரு statement வந்து உங்க work அ வந்து அந்த ஒரு line ல define பண்ற மாதிரி இருக்கணும் அடுத்து நான் இங்க ஒரு link mention பண்ணிருக்கேன் இந்த link என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா one to one consultation க்காக யூ டியூப் growth ஆ இருக்கட்டும் இல்ல வந்துட்டு freelancing பத்தி any அ doubt உ இல்ல freelancing எப்படி start பண்றது earn பண்றது அப்படிங்கிற மாதிரியானதுக்கு

எனக்கு Gmail ல வந்துட்டு notification வந்துரும் நான் அந்த time ல வந்து உங்களுக்கு consultation கொடுப்பேன் so this is how it work last and final step என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க என்ன skill அ decide பண்ணிட்டீங்க உங்க template அ வந்து எவ்வளவு charge பண்றீங்க உங்க service க்கு அதெல்லாம் ready பண்ணிட்டீங்க and also வந்துட்டு உங்களோட sample work அ ready பண்ணிட்டு உங்களோட இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் நீங்க upload பண்ணிட்டீங்க உங்களுடைய இன்ஸ்டாகிராம் bio வந்து perfect ஆ ready பண்ணிட்டீங்க இப்போ final step என்னன்னா clients எங்க போய் நான் வந்து find பண்றது அப்படிங்கிறதுதான்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 again யாரு வந்து ஒரு stage ல இருக்காங்களோ அவங்கள approach பண்ணுங்க because someone with you know five hundred followers one million followers க்கு offer பண்றதுக்கு நிறைய பேர் அவங்களுக்கு ஒரு team ஏ work பண்ணும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா five hundred க்கு கம்மியா இருக்க followers thousand க்கு கம்மியா இருக்க followers அப்படி இருக்கவங்கள வந்து நீங்க approach பண்ணுங்க இப்ப எப்படி approach பண்ணணும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா நான் வந்து video editor க்கு ஒரு example சொல்லி இருக்கேன் இதே நீங்க வந்து content writer ஆ இருந்தீங்கன்னா

அவங்கள போயிட்டு இன்ஸ்டாகிராம் search bar ல hashtag அப்படின்னு போட்டு நீங்க வந்து search பண்ணீங்கன்னா நிறைய பேரோட profile வரும் ஒரு நாளைக்கு minimum நீங்க twenty five prospects அ வந்துட்டு நீங்க approach பண்னும் prospects ன்னா உங்களுக்கு என்னன்னு ஒரு idea இல்லைன்னா ஒரு free lancer ஆ என்னென்ன words உங்களுக்கு கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நா ஒரு video பண்ணியிருக்கேன் அந்த video வந்து ரொம்ப முக்கியமான ஒரு video இத இங்க link பண்றேன் நீங்க போய் பாருங்க so ஒரு நாளைக்கு twenty-five prospect அ நீங்க approach பண்ணுங்க எங்க approach பண்ணுவீங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் message ல DM ல வந்துட்டு நீங்க approach பண்ணுங்க என்னென்ன DM பண்றீங்க அப்படின்னா hi அப்படின்னு போட்டு அவங்களோட பேரு அவங்களோட profile ல உங்களுக்கு உண்மையாவே புடிச்ச விஷயங்கள் இருக்கும் இல்லையா அத வந்து நீங்க mention பண்ணுங்க because எல்லாருக்கும் complement அப்படிங்கிறது பிடிக்கும் அவங்க வந்து ஒரு beauty influencer அ இருக்காங்க அப்படின்னா அவங்களோட makeup videos எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு different looks try பண்றாங்க

நான் வந்து already நிறைய பேர் கூட work பண்ணி இருந்தேன்னா அவங்களோட பேரு இன்ஸ்டாகிராம் handle ல வந்து mention பண்ணலாம் i worked with you know these pe~ people அப்படிங்கிற மாதிரி அவங்க பேரை இன்ஸ்டாகிராம அதுல mention பண்ணலாம்

அப்படினு சொல்லிட்டு will you be available for a discovery call this week அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு நாளைக்கு வந்துட்டு twenty-five prospects க்கு அனுப்புங்க atleast ரெண்டு பேர் மூணு பேர் வந்து உங்களுக்கு reply பண்ணுவாங்க அப்படி உங்களுக்கு reply பண்றவுங்க உங்களோட charges என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க ஒரு template ready பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா அந்த template அ அனுப்புங்க அப்படி இல்ல உங்க call க்கு okay சொன்னாங்கன்னா ஒரு zoom link அ வந்து நீங்க create பண்ணுங்க again free ஒரு zoom link எப்படி create பண்றதுன்னு நீங்க easy ஆ google ல find பண்ணலாம் ஒரு discovery call schedule பண்ணிட்டீங்கன்னா audio call விட video call ரொம்ப effective அ இருக்கும் and moreover எல்லாரும் டக்குனு phone number share பண்ண விரும்ப மாட்டாங்க அவங்களுக்கு link அனுப்புங்க அவங்~ அவங்க சொன்ன time ல அவங்களுக்கு comfortable ஆன time ல வந்து நீங்க அவங்களோட வந்துட்டு zoom call பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன தேவ உங்க service ல அதுக்கு எப்படி help பண்ண முடியும் அப்படிங்கிறதை explain பண்ணுங்க உங்க offer அ வந்து fix பண்ணுங்க negotiate பண்ணுங்க இல்ல நீங்க வந்து முன்னாடி கொஞ்சம் you know fifty percent advance charge பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அத its all your own decision நீங்க freelancing அப்படிங்கறது வந்து எவ்வளவு negotiate பண்ணிக்கணும் அப்படிங்கறதும் your own decision தான் நீங்க வந்து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 twenty-five people அ எப்போ approach பண்றீங்களோ அப்போ வந்துட்டு அது மாதிரி ஒரு மூணு நாள் பண்ணீங்கன்னா by end of third day will have your first client in hand இந்த அஞ்சு step அ வந்து blindly implement பண்ணீங்கன்னா உங்களோட first client and less and three days உங்களுக்கு கிடைப்பாங்க i hope இந்த video உங்களுக்கு ரொம்ப useful ஆ இருந்திருக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு freelancer ஆ உங்களுக்கு என்னென்ன words and அதுக்கான meaning தெரியணுமோ அந்த video வ link பண்றேன் கண்டிப்பா போய் பாருங்க அது வந்து உங்களுக்கு one hundred percent useful ஆ இருக்கும் and அடுத்த அடுத்த video ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு high paying client எப்படி கிடைப்பாங்க அப்படிங்கிறதும் ஒரு freelancer thirteen documents வந்து ரொம்ப முக்கியம் அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான document என்னன்னு பார்த்தீங்கன்னா freelancing contract so இந்த contract எப்படி ready பண்றது அந்த மாதிரியான videos எல்லாம் வந்து upcoming videos அத நீங்க miss பண்ணாம இருக்கணும்னா இந்த channel நீங்க subscribe பண்ணுங்க until next time bye ஹலோ ஹலோ ஹாய் லீலா ஹாய் எப்படி இருக்கற ஆஹ் நல்ல இருக்கேன் மா நீ ஆ நல்ல இருக்கேன் மா என்ன பண்ணுறீங்கோ தண்ணிவிட்டனல மோட்டார் ல ஆன் பண்ணிட்டு இருந்தேன் பசங்க இருக்காங்க நீ என்ன பண்ணினு இருக்க பசங்க எப்படி இருக்காங்க பசங்க எல்லாம் நல்லா இருக்காங்கோ school exam முடிச்சுது leave start அங்க உங்க பசங்களுக்கு leave start ஆயிடுச்சா start ஆயிடுச்சு மா இன்னைக்கு லா இருந்துதா leave அவங்களுக்கு என்னா மா இன்னைக்கு தா leave அவங்களுக்கு இன்னைக்கு லா இருந்துதா start leave ஆச்சு அவங்களுக்கு results எப்போ tenth மா monday Monday ல இருந்து அங்க பசங்களுக்கு already அவங்களுக்கு last monday ல இருந்து start ஆயிடுச்சு may fifteenth வரையும் leaves இருக்குது May fifteen தா so tenth கு results இருக்கு இவங்களுது இன்னும் leave announce பண்ணல result மட்டும் announce பண்ணி இருகாங்க அவ்ளோதா பெரியவனுகு twenty nine த் reopen ஆ May okay என்ன சமயலூ சமயல் இன்னும் இல்லை இனிமேல் தான் சமைக்கனும் நீங்க என்ன சமைச்சிங்க நானு கிரை குழம்பு சாம்பார் சாதம் கேரட் பொரியல்லு நீ அவுங்க ராஜேஷ் அவுங்க நான் இப்போ செய்யணும் மா சுரைக்காய் பண்ணலாம் டு இருக்கிறேன் கீரையும் இருக்குது இன்னும் ஒன்னும் planning இல்லை இனி மேல் தா கண்டுபிடிக்கனும் இது Summer Camp school எண்ணைல இருந்து

அப்போ summer camp கே அனுப்பறீங்களா Summer camp final லு பெங்களூர் போறது இருக்கு but வேணாம் இங்குறரு என்ன பன்றாருனு தெரியல உங்களுது நாங்க அதுதான் பசங்கள அங்கையே அனுபிசளம்நு இருக்கோம் summer camp கு ராஜேஷ் மாலூர் வெளியே ஆஹ் பெங்களூர் போய் இறுதரு நேத்து நேத்து போஇருகைங்களா நேத்து போய் இருந்தார்ரு வேலை கெட்டுனு வரதுக்கு இன்னொரு right எதுவும் work out ஆகல சொல்லிட்டு அப்படியே அங்கையே இருந்துட்டரு இன்னைக்கு போயிருக்காரு பெங்களூர் கு ஏதோ மாலுர் போயிருக்காரு early முரளி இன்னைக்கு போயிருதங்க பெங்களூர் கு என்ன சொன்னாங்க hospital பொன்னும் சொல்லிட்டு காலைல போனங்க போன பத்த இன்னைக்கு good friday இல்லை leave வூ அப்படினு சொல்லிட்டு சரி அங்கதுல இருந்து அங்கேயே இன்னோரு hospital இருக்கு இல்லை அங்கேயே பொண்ணிங்கோ அங்கே கூட எதும் working இல்லைனு வந்தது சும்மா waste ஆய்டுசுன்னு return வந்துடங்க நான் காலைல எல்லாம் Status வேற பாத்து இருந்தேன் good friday இறுது Good Friday னு பாத்து இருந்தேன் பாத்து இருந்தேன் ஆனால் mind கு வரவே இல்லை

வேற என்ன விஷேஷம் சொல்லுமா நீ தா இந்த hospital போயிட்டு வந்துட்டு இருந்துச்சுன்னா ஒரு வேலை முடிந்திருக்கும் இப்ப எப்ப போறாரா அண்ணன் தெரியாத அதுதான் tuesday இல்லைனா fridays இருப்பாங்க so அப்போதா போகணும் may be இந்த tuesday போவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த tablet தான் அவங்க போய் check பண்ணிட்டு வரணும் அந்த report காமிச்சுட்டு maybe dosage அதெல்லாம் கம்மி பண்ணி தரேன்னு இருக்காங்க ஆஹ் okay okay okay இது இது ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் எப்போ அனுப்புற எப்ப வர பசங்களை கூட்டிட்டு வரேன் ஆ நம்ம இது results ஆனதுக்கு அப்புறமாவே வாங்கணும்

Monday option ஒன்னு அப்படி இல்லைனா Tuesday யாரும் வரலைனா Tuesday எனக்கு Monday evening சொல்லிரு நான் Tuesday morning ஏய் வந்துறேன் telugu Language அப்புறமா சிவு அவங்களுக்கு எப்போ கல்யாணம் பாத்துட்டு இருக்கீங்களா பொண்ணு எந்த பொண்ணு set ஆகினு இல்ல details கே details கேளு இங்கயும் நா சொல்லி வைக்கிறேன் என்ன expect பண்றாங்கோ எப்படி இருக்கனும் என்ன எப்படி எல்லா details யும் கொடுத்தினா இங்கேயும் சொல்லி வைக்கிறேன் சீக்கிரம் பண்ணிட்டா ஆயிடுச்சு இல்லைனா அவன் ஒரு பைத்தியம் ஒவ்வொரு time ஒவ்வொன்னு சொல்றா இல்ல பண்ணி வச்சிரணும் இல்லனா கஷ்டம் அந்தப் பொண்ணு அவன் சொல்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தா போதுமா எங்கேயும் வேலைக்கெல்லாம் போக தேவை இல்லையாம் அவனுக்கு வேலைக்கு போனாக்கா அவன பாத்துக்கின்னு வீட்ட பார்த்துக்கிட்டே இருந்தா போதும்

அவன் சந்தோஷ் கு என்ன ஆச்சு எப்போ கல்யாணம் twenty six த இந்த month இந்த month போணுமா என்ன பண்றதுன்னு தெரியல நான் போக மாட்டேன் போக்களின

பசங்கள இங்க விட்டுட்டு போ எங்க நான் போயிட்டு one day ல போயிட்டு எப்படி வர முடியும் எல்லாரையும் கூட்டினு அது தான் மா இங்க விட்டுட்டு போங்கற பசங்களா பார்க்கலாம் அப்போதைக்கு எதுவும் idea இல்லை இப்போதைக்கு போற idea போலைனா எப்படி அதுவும் இவ்வளவு நாள் பொருத்த நீ எவ்வளவு கல்யாணம் ஆயிட்டு இருக்கும் best friend வேற போலநா ஆமாம் பார்க்கலாம் அதுக்குள்ள என்ன என்ன மாறுது சொல்லிட்டு நான் போல நாளும் வீட்டில் இருந்து போவாரு உன்னக்கு எப்படி இருக்கு அதுதான் அவங்க mam phone பண்ற என்னமா உனக்கு எப்படி இருக்கு better கொஞ்சம் அதுதா hospital போயிட்டு tablet's ஒன்னும் பாத்துட்டு வந்துட்டாங்கன அப்புறமா physio start பண்ண கொஞ்சம் physio வீட்டிலேயே வா இல்ல hospital லய அதுதான் ஒருவாட்டி கேட்டுட்டு வந்துரட்டும் இடம் last தடவை நம்ம போயிட்டு வந்தோம் இல்லையா so அதுவே repeat வீட்ல repeat பண்ணிக்கினா போதும்னு நினைக்கிறேன் but still ஆனாலும் ஒருவாட்டி கேட்டுட்டு வந்தா அதான் Tuesday போறாங்க இல்ல

அதோ mam phone பண்ணு அப்புறமா okay மா சொன்னாங்க இல்ல add பண்றேன் அப்படின்னு ஏன்னா தமிழ் இதிலேயே உன்னைய add பண்ணிருவாங்க உன்ன contacts எல்லாம் இருக்கு இல்ல அப்படி சொன்னாலும் அவங்க ஏதும் response பண்ணல so சும்மா விட்டேன் நானும் இல்லை இல்லை அவங்க busy இருப்பாங்க mostly பண்ணுவாங்க ஆனா கண்டிப்பா நீ இன்னொரு வாட்டி try பண்ணு அவங்க அப்பவே கூட சொன்னாங்க நான் உங்களுக்கு ரெண்டு பெயருடையது கொடுத்தீங்கள நான் பண்றேன்னு சொல்லி இருக்காங்க so அவங்க பண்ணலைன்னா நீ கொஞ்சம் நேரம் விட்டுட்டு பண்ணு அவங்களே பண்ணுவாங்க இல்லைனா message போட்டு விட்டுடு whatsapp ராதா அவங்க friend னு சொல்லிட்டு message போட்டுட்டு language உங்களுக்கு என்னது வருமோ அதை மட்டும் போட்டுட்டு அவங்க அப்படியே joint பண்ணிடுவாங்க group ல அவங்க first நான் phone என்னதுக்கு அவங்க அவ்வளவுதான் சொன்னது அவங்க இதுதான் உனது whatsapp number ரு இந்த மாதிரி whatsapp பன்னிரு languages என்ன என்ன தெரியும்ட்டு சொன்னான் சரி பண்றன்னு சொன்னாங்க அவங்க எப்படி இருக்காங்க uncle-aunty எல்லாம் ஆ எல்லாரும் நல்லா இருக்காங்க அவன் ஹர்ஷூ call பண்ணியிருந்தானா

அப்புறமா அவங்க wife நேத்து அவங்க அப்பா கூப்பிட்டாங்க பையனுக்கு என்னவோ விசேஷம் இருக்குதுண்டு நான் கூட்டிட்டு போறேன் இப்பவே அப்படின்னுச்சு அதுக்கு நான் இல்லம்மா நான் நீ போயிட்டு வா பரவால்லன்னு சொல்லிட்டு நேத்து அது போயிடுச்சு பெங்களூர் க்கு அப்போ உன் குழந்தை கூட summer camp கு ஏதும் வராது ஆஹா இல்லை ஏதும் வராது அது அவ வேலை பண்ணினு இருக்கிறது அவள் அண்ணா தானே டீம் leader ரு so leave எதுவும் போடணும்னா அவங்க அவங்க அண்ணாவைத்தான் கேட்கணும் மா leave கேட்டாலே அவங்க அண்ணா ஒரு மாதிரி பண்ணுவாங்ககோ அவங்க அண்ணா பையனுக்கு என்னவோ function maybe அவர்களது முடி கொடுக்கிறதுன்னு நினைக்கிறேன் அதுதான் இருக்கிறது என்னது எல்லாம் முடிச்சிட்டு வரும் வரைக்கும் என்கிட்ட எதுவும் கேட்காதன்னு சொல்லிட்டான் இல்லன்னா fifteenth க்கு போற மாதிரி பிளான் இருந்தது அவ போயிட்டு வந்ததும் maybe fifteenth தோ twenty யோ அவ வந்ததுக்கு அப்புறமா தான் நான் leave எடுக்க முடியும் அப்படின்னு அவ சொன்னா இப்போ அதனால நா கூட்டுனு போறேன் ஆப்படினு சொன்னாங்க நான் தான் வேண்ட அப்படினு சொல்லிட்டேன் ஏனா அங்க கூட சுனில் வேற busy இல்ல ம்ம அதுக்கு பாத்துக்குறதுக்காவது ஏன்னா ஒரு train வேற வந்து இருக்குதா அ கத்துகிறதுக்காக‌ ஆ அப்ப அதனால leave எடுக்க வர முடியாது ஆ so அதனால

ம்ம ம்ம so கேளு நானும் போயிட்டு ஒரு மாசத்துக்கு ம்ம போலாம் foreign language நான் Insta ல்ல வேற அனுப்பிச்ச இல்லையா ம்ம அந்த food பண்றது எல்லாம் அவங்க husband wife normal ஏப்படி இருகாங்கோ அவங்க தமிழ் இதுல ம்ம எவ்ளோ அழகா எல்லாம் பண்ணி போடுறாங்க எவ்வளவு followers தெரியுமா அதுல எவ்ளோ income வருது

என்ன பண்றது video video video எடுக்குறதுக்கான வீடியோவுக்கு அதுக்கு எல்லாம் இல்ல ஒன்னும் தேவை இல்லை அந்த stand மாதிரி வருது ஒரு light அது செட்டிங்கோட வருது அங்க நீ clean ஆ நீ பண்ற இடத்துல fit பண்ணிட்டு அங்க நிக்க வச்சுக்கிட்டு நீ பண்ணலாம் அப்பப்பா வேணும்னா break பண்ணிக்கிட்ட அது off பண்ணிட்டு திரும்பி வேணும்ன anger வேணாவச்சிக்கிட்டே நீ பண்ணிக்கினு அது நீ video வில் வந்து edit பண்ணிட்டு போடலாம் ம்ம அது easy யாரும் தேவையே இல்ல இப்ப இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒருத்தர் assistant வச்சுக்கின அவங்களுக்கு எங்க payment தருவாங்கோ ம்ம ம்ம ம்ம அதுயார் வீட்ல யாராவது இருந்தா அது supportive okay அந்த மாதிரி

பின்ன நான் அங்க போயிருந்தேன் பாரு வேலைக்கு ம்ம அந்த அம்மா ம்ம திருப்பி வந்துன்னு இப்ப வீட்டுக்கு வந்துட்டு இப்ப கூப்பிட்டு போயிருக்காங்க ஆண் சொல்லிட்டு ம்ம

foreign language எதுவும் இன்னும் சொல்லல ராஜேஸ்வரி கிட்ட கூட ம்ம ம்ம foreign language அதுதான் அவங்க கையில ஆ அங்க தான் பிரச்சனை ம்ம foreign language இப்ப என்னவோ day time போய்விடலாம் work எல்லாம் செஞ்சு வச்சுட்டே அவங்களுக்கு school இருக்கிற டைம்ல எப்படி போக முடியும் ம்ம பிட்டு கத்தினேன் இருக்கிறாங்கோ ஓ பிட்டுக்கு வெளியே விடல காத்தால இருந்து வீடு பெருக்கின்னு இருக்கிறேன் அதுக்கு கூப்பிட்டே நிக்கிறா அதை இப்போ aquarium ready பண்ணிட்டு இருக்கிறேன் அந்த fish பார்த்ததுமே அது கூட dance ஆடிக்கென ஆனால் தண்ணியிருக்கிற பயம் ஆனா ரொம்ப ரொம்ப அழகா இருக்குபியூட்டிஃபுல்லா இருக்கு அந்த ஆகியோரையும் இந்த தடவை அவ பியூட்டிஃபுல்லா பண்ணி இருக்கேன் அழகா பண்ணி இருக்கான் அது பெருசு வேற இல்ல ஆ அந்த stand correct ஆ அதுக்காண்டி அந்த stand எடுத்துனு வந்து ம்ம அங்கத்திலிருந்து கட் பண்ணி எடுத்துனு வந்து ம்ம ஆனா ரொம்ப

அது அந்த business அவனது பட் இப்போ வேலை கொஞ்சம் stop ஆகி year end இல்ல so அதனால வேலை stop ஆயிருக்கு இது இருக்கு வேலை ஆ foreign language சொல்லு உனக்கு வேணும்னா foreign language

விட்டுட்ட அக்கா என்ன அதை கொஞ்சம் handle பண்ணனும்இப்போ இவன் இங்க போட்டு இருக்கிற motors அது எல்லாமே maximum three months இப்ப எந்த colour ல எஇருக்குதோ தண்ணி அதே colour ல இருக்கும் ஓ பரவாயில்லையே three months four months ஆனா கூட எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா foreign language அவங்க வீட்டில எல்லாமே set அப்படியே set ஆகறது இல்லையாமா

actually எங்கள பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறது ஓ கிளிமா னா போதும் ம்ம அங்க இருக்கிறவங்க எல்லாம் நல்லா வேலை பண்ணுமா நீ ம்ம பூனையே இல்லாம இருந்துச்சு உன்னால area க்கே பூனை வந்துடுது நீயே start பண்ணி விட்டு போயிட்டு கன்னடால foriegn language குடும்பமே இங்கதான் நடக்குது பூனை சமைச்சிட்டியா சாதம் வைக்கணும் சமையல் எல்லாம் ஆயிடுச்சு சாதம் வைக்கணும்

இப்ப இங்கே இருக்க வீட்லயா இருக்க கிளி இல்ல இல்ல எடுத்துனு போயிட்டான் இப்போது அங்கு set ஆயிடுச்சு இல்ல நம்மகிட்ட இருக்கனும்னா first ஆனா தெரியுது அதுக்கு நம்மதான்ட்டு ம்ம தூக்கி நான் கொண்ட சில என்ன பாக்குது மூஞ்சி மூஞ்சி பாக்குது கேக்குது அண்ணா எவ்வளவு மணிக்கு வந்தாரு hospital வந்த பின்ன தாங்க மூணு மணிக்கு two to thirty அதுவும் twelve O'clock வெறும் காலைல போய் இருக்கு செப்பல் போட முடியாதுன்ட்டு ரொம்ப pain ஆயிட்டு இருக்குதா உங்களுக்கு injection ம் போடறது இல்லை ஏதோ TT ஒன்னு போட்டாங்க அன்னைக்கு விழுந்த அன்னிக்கி

அதெல்லாம் அங்கெல்லாம் ஜாஸ்தி போனிக்கு இடம் இல்லை அது சீக்கிரம் ஆறவும் ஆறாது ம்ம Night க்கு செய்யணுமா செஞ்சிட்டியா சமையலு இல்லமா இப்ப செய்யணும் சமையல் அவங்க late தான் சாப்டாங்க ம்ம பசங்களா ஆ பசங்களும் இவங்களும் adjust ஆயிட்டு வாங்க தானே அப்புறம் அவன் mummy வேணாம் நான் போனா கேனான் கேன்டானா இல்ல அதெல்லாம் போயிடுச்சு ஏன் School க்கு வேற அனுப்பனும் camp க்கு வேற அனுப்பனும் அப்பறம் கிரிக்கெட் வேற ஸ்டார்ட் பண்ணிட்டானாக்கா ஓ அதான் கேட்டேன் school வேற இல்லை இன்னும் sixty days அப்படின்னு சொன்னையே

foreign language அப்படின்னா அப்படினா அங்க போயினா டீ activities இருக்க dance யோகா அது இதுன்னு கத்து தராங்கோ இல்லப்பா

Actually இப்போ இவங்களுக்கு daliy every day one hour activities ஆ ம்ம dance Monday dance Tuesday Karate ம்ம Wednesday karate Tuesday வந்துட்டு இது Yoga

ஒவ்வொரு நாளும் ஒருரோ activity இருக்கு பரவாயில்ல ஆனா